இந்த இடுப்புகிட்டயும், breast கிட்டயும் நிறைய loose வேணு நினைக்குறேன் இல்லையா.

ஓரளவுக்கு loose வச்சி தைக்குறேன் அப்புறம் வேணும்ன்னா புடிச்சிக்கலாமா.

ஏன்னா இப்போ lining எல்லாம் ready ஆ இருக்குது.நான் அந்த பச்சை color யவே வச்சி தைச்சிகளானு இருக்கேன்.அளவுக்கு .

அப்போவே நீ போடுற மாதிரி நான் தைக்கணும்னு என்னக்கு ஒரு இது, போட்டு பார்த்து correct பண்ணிடணும்ங்குற மாதிரி.

ஏன்னா நான் தைச்சிட்டான்னா, நீங்க வந்து போட்டுக்குற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்குறேன்.

வெயில் இல்லமால் ஆகுது, நான் அப்போதுவே குளிச்சி நல்ல வெயில். இல்லை இல்ல இல்ல வெயில் இருக்கு இருக்கு இருக்கு. இங்க இருந்திங்களே dull ஆகிட்டு வருது நேத்து இந்த நேரத்துக்குத்தான் மழை வந்துச்சி.

இன்னைக்கு வராது கவலை படாதீங்க ஏன்னா இங்க அப்படி இருந்தா தான் அங்கயும் அப்படி இருக்கும். குளிக்க வச்சிடுங்க யோசிக்கவே . அப்படி பார்த்தா நேத்தும் நான்னு, ம்ம் என் தம்பிகிட்ட பேசும் போது அதான் சொன்னா, அங்க அப்படி எல்லாம் இல்ல சொன்னான் ஆனால் இங்க நல்லா மழை அப்போ.

அப்படினு பார்த்தா குழந்தை கைல எல்லாரும் தூக்குறாங்க, கை, கால் வலிக்கும் ஒடம்புக்காவது, ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் ஆகாது. ம்ம்.அப்படியா, ம்மா

ம்ம்.நேத்து night correct ஆ ஒரு ஆர் எழுப்பும் போது தூங்குன்னா.

நான் பக்கத்துல இருந்து எழுதிரிச்சத்தும் madam எழுதுடிச்சிடுவாங்க.

பக்கத்துல இருந்து ஆள் எழுதிருச்ச அவங்களும் எழுதிடுவாங்க.ஆமாங்க நீங்கதான் .

இல்ல இல்ல இன்னைக்கு car ready பண்ணுறதுக்காக அந்த seat dicky ல போடல.அதுனால போட்டு வரதுக்கு போய் இருக்காரு கிழ இருந்து ready பண்ணாங்க .

வேல பண்ணுற பக்கமே leave ஆ இல்ல இவங்க on duty ல இருக்காங்களா. on duty .இருக்காங்களா சொன்னாதான்னா வேல சேர அவங்க தந்தைதான போக முடியும். okay நாங்க நேத்து ஒரு photo அனுப்புனோம் பார்த்தியா?

சின்னதா இருந்துச்சி அது முந்நூற்றி எண்பது ரூபாய்னு சொல்லி ரெண்டு.

வெல்வெட்ல இல்ல online ல order போட்டு hyundai போட்டு cover .

நான் காமிக்குறேன் சின்னதாதான் இருக்கு நான் இந்த மாதிரி பேசாம.இதை return பண்ணிட்டு, இந்த மாதிரி பண்ணாலான இங்க வந்துட்டு. அது பாப்பாக்கு முக்குல போயிடுச்சி என்ன பண்ணுறது ஏங்குற மாதிரி.

ஹான் ஹான், இது கவுஷிக் சொல்லுறான் இது ஒன்னும் அவ்ளோ quality இல்ல.ஆனால் போசு,

என்னனு தெரியுமா நூத்தி இருபத்தி அஞ்சுரூபாய் தான்பரவா இல்லைக்குறேன் நான்னு.

எல்லாமே விலை இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு.

ம்ம்.செகப்பு color இந்த மாதிரி எல்லாம் hyundai போட்டு இருக்குதுல்ல company car கள்ள வைக்குற துணியாற்றுக்கு.

நாங்க அதை online ல பார்த்து order போட்டோம்.

ஒன்னு முந்நூத்தி எண்பது ரூபாய், ரெண்டுன்னா வந்துட்டு sorry அறுநூறு ரூபாய்.ஆனால் offer ல முந்நூத்தி எண்பது ரூபாய்க்கு ரெண்டுதான் வாங்கி இருந்தாரு .

பரவாயில்லை ஆனால் ரொம்ப குட்டிய இருக்குதா.

நான் என்ன பண்ணன்னா, car ready பண்ண கொடுத்த இடத்துல பாத்தாரு அந்த துணி super ஆ இருந்துச்சி.அனுபிரியா car ல இருக்கு அந்த மாதிரி .

ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ரெண்டுன்னா.

அது அவங்க car குக் complement தராது, எங்க car குக் complement இல்லை.

சரிப்பா நான் வைக்கவா சமையலை பாக்குறேன்.